க்டர்ட்டில் ல் பொதுவான பிழைகள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது சின்டாக்ஸ் பிழைகள் ரன்டைம் பிழைகள் மற்றும் லாஜிக்கல் பிழைகள் இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 1204
க்டர்ட்டில் பதிப்பு 081 பெட்டா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
httpspoken tutorialorg முதலில் பிழை என்றால் என்ன என்பதை வரையறுப்போம் தவறான அல்லது எதிர்பாராத விடையைத் தரும் ஒரு ப்ரோகிராமில் உள்ள ஒரு தவறு
பிழை எனப்படும்
முதலில் பிழைகளின் வகைகளை விளக்குகிறேன் ஒரு கணினி மொழி க்கான இலக்கண விதிகளை மீறுவது சின்டாக்ஸ் பிழை ஆகும்
ஒரு ப்ரோகிராமில் சின்டாக்ஸ் பிழைகள் இருந்தால் கம்பைல் ஆவது தோல்வியடையும்
சின்டாக்ஸ் பிழைகளை கண்டறிவதும் சரிசெய்வதும் சுலபம்
உதாரணமாக பொருந்தாத அடைப்புகள் சதுர அடைப்புகள் மற்றும் கர்லி braceகள் டிக்ளேர் செய்யப்படாத வேரியபிள் ஐ பயன்படுத்துதல் stringகளில் மேற்கோள்கள் விடுபடுதல்
ஒரு புதிய க்டர்ட்டில் அப்ளிகேஷன் ஐ திறப்போம்
டாஷ் ஹோம் ல் சொடுக்குக
சியர்ச் பார் ல் டைப் செய்க க்டர்ட்டில்
க்டர்ட்டில் ஐகான் மீது சொடுக்குக
சில வகை சின்டாக்ஸ் பிழையுடன் டுடோரியலை ஆரம்பிக்கலாம்
ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ல் நான் ஏற்கனவே ப்ரோகிராமைக் கொண்டுள்ளேன்
இந்த ப்ரோகிராமில் பிழையை விளக்க கோடு ன் பகுதியை கமெண்ட் செய்கிறேன்
இங்கே aask இரட்டை மேற்கோள்களில் enter அனி நம்பர் ஆண்ட் கிளிக் ஒக் என்ற வரியை கமெண்ட் செய்கிறேன் இந்த வரியை கமெண்ட் செய்ய hash குறியைப் பயன்படுத்துகிறேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை மீண்டும் தொடரவும் ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
கம்பைலர் பின்வரும் பிழையைக் காட்டுகிறது வேரியபிள் a வாஸ் யூஸ்ட் வித்தவுட் பிர்ஸ்ட் பெயிங் அசைன்ட் டோ ஆ வால்யூ
இங்கே வரி எண் 4 ல் அந்த பிழை உள்ளது
இது ஒரு சின்டாக்ஸ் பிழை
வேரியபிள் ஆ டிக்ளேர் செய்யப்படவில்லை என்பதால் இது வந்தது
எனவே வரி எண் 2 க்கு சென்று கமெண்ட் ஐ நீக்குகிறேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
ஆ மதிப்பிற்கு 6 ஐ கொடுத்து ஒக் ல் சொடுக்குக ப்ரோகிராம் பிழைகள் இல்லாமல் இயங்குகிறது
க்டர்ட்டில் எடிட்டர் ல் இருந்து நடப்பு ப்ரோகிராமைத் துடைக்கிறேன்
கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து
கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்குக
அடுத்து மற்றொரு பிழையைக் காண்போம்
நான் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே ப்ரோகிராமைக் கொண்டுள்ளேன்
இங்கே க்டர்ட்டில் ல் பி ன் மதிப்பு ஏற்கனவேdefine செய்யப்பட்டுள்ளது
ப்ரோகிராமில் குறியை நீக்குவோம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை மீண்டும் தொடரவும் ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
கம்பிலியர் பின்வரும் பிழையைக் காட்டுகிறது யூ கன்னோட் புட் ஹெரே இந்த பிழை வரி எண் 2 ல் உள்ளது
இது ஒரு சின்டாக்ஸ் பிழை
வேரியபிள் ன் கன்டெய்னர் இல்லை என்பதால் இது வந்துள்ளது ப்ரோகிராமிற்கு மீண்டும் வந்து குறியை சேர்ப்போம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
கோண மதிப்பிற்கு 45 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக பிழைகள் இன்றி ப்ரோகிராம் இயங்குகிறது
இப்போது ஸ்ட்ரிங் ன் ஒரு மேற்கோளை நீக்குவோம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
காம்ப்ளையர் பின்வரும் பிழையைக் காட்டுகிறது டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வாஸ் நோட் புராப்பர்லி குளோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆ டபிள் கோட் டோ குளோஸ் தே ஸ்ட்ரிங்
இங்கே வரி எண் 2 ல் பிழை உள்ளது
வரி எண் 2 க்கு சென்று மேற்கோளை சேர்க்கிறேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
கோண மதிப்பிற்கு 45 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குகிறேன்
பிழைகள் இன்றி ப்ரோகிராம் இயங்குகிறது
இவ்வாறு பிழை உள்ள வரியை கண்டறிந்து அதை சரி செய்ய முடியும்
இப்போது ரன்டைம் பிழைகள் பற்றி கற்போம்
run டைம் பிழை ப்ரோகிராம் இயங்கும் போது ஏற்படுகிறது
அதை இயக்கும்போது அது ப்ரோகிராமை சிதைக்கலாம்
பொதுவாக ரன்டைம் பிழைகள் பயனாளியிடமிருந்து தவறான உள்ளீட்டை பெறுவதால் ஏற்படுகிறது
இந்த பிழைகளைஎ கம்பைலர் ஆல் கண்டுபிடிக்க முடியாது
உதாரணமாக மதிப்பு ஏதும் இல்லாத ஒரு வேரியபிள் ஆல் வகுக்க முயற்சி செய்க
ஒரு டெர்மினேட்டிங் கண்டிஷன் அல்லது இன்கிரிமெண்ட் மதிப்பு இல்லாமல் ஒரு லூப் ஐ இயக்குக
எடிட்டர் ல் இருந்து நடப்பு ப்ரோகிராமை துடைக்கிறேன்
கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து
கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்கவும்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே நான் ப்ரோகிராமைக் கொண்டுள்ளேன்
இந்த ப்ரோகிராம் இரு எண்களை வகுக்கிறது
ஆ வகுபடும் வேரியபிள் மற்றும் ர் வகுக்கும் வேரியபிள்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை மீண்டும் தொடரவும் ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்கவும்
ஆ க்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக ர் க்கு 0 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக இங்கே ஒரு ரன்டைம் பிழையை பெறுகிறேன் யூ ட்ரைட் டோ டிவைடு பை செரோ இந்த பிழை வரி எண் 4 ல் உள்ளது
ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் வகுக்க முடியாது என்பதால் இந்த பிழை வந்துள்ளது
மீண்டும் இயக்குவோம்
ஆ க்கு 5 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக ர் க்கு 2 என கொடுத்து ஒக் ல் சொடுக்குக ப்ரோகிராம் பிழைகளின்றி இயங்குகிறது
க்டர்ட்டில் எடிட்டர் ல் இருந்து நடப்பு ப்ரோகிராமைத் துடைக்கிறேன்
கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்குக
அடுத்து லாஜிக்கல் பிழைகள் பற்றி கற்போம்
தவறான அல்லது எதிர்பாராத விடையைத் தரும் ஒரு ப்ரோகிராமின் சோர்ஸ் கோடு ல் உள்ள தவறு லாஜிக்கல் பிழை ஆகும்
உதாரணமாக தவறான வேரியபிள் க்கு ஒரு மதிப்பை அசைன் செய்வது கூட்டுதலுக்கு பதிலாக இரு எண்களை பெருக்குதல்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே ப்ரோகிராமைக் கொண்டுள்ளேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை மீண்டும் தொடரவும் இப்போது ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் ஐ சொடுக்குக
ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது ஒக் மீது சொடுக்கவும்
லூப் ஒரு முடிவில்லா லூப் னுள் செல்கிறது
வைல் லூப் எண்களை 31 லிருந்து அச்சடிக்க ஆரம்பித்து இன்னும் அச்சடித்துக்கொண்டிருக்கிறது
இது லாஜிக்கல் பிழை ஆகும்
வைல் கண்டிஷன் ல் எக்ஸ் ஆனது 20 ஐ விட பெரியது ஆனால் வேரியபிள் எக்ஸ் எப்போது 20 ஐ விட பெரியது எனவே இந்த லூப் எப்போதும் முடிவடையாது இந்த செயல்முறையை நிறுத்த அபோர்ட் பட்டன் மீது சொடுக்குகிறேன்
xx1 ஐ xx 1 ஆக மாற்றுக
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்குக
ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஒக் ல் சொடுக்குக
29 லிருந்து 20 வரை மதிப்புகளை அச்சடித்த பின் லூப் முடிகிறது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது பிழைகள் மற்றும் பிழைகளின் வகைகளான டிக்ளேர் செய்யப்படாத வேரியபிள் ஐ பயன்படுத்துதல் stringகளில் மேற்கோள்கள் விடுபடுதல் ரன்டைம் பிழைகள் மற்றும் லாஜிக்கல் பிழைகள்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்